சரி அஹ் ஆமா உம் சரிம்மா உம் Personal finance னாலா ஆமா அது வந்து நம்ம ஒரு தனிமனிதனோட நிதி finance ன்னா நிதி தான அஹ் தனிமனிதன் வந்து எப்டி நம்ம ஒரு மன ஒரு வீடு அந்த வீட்ல எப்டி maintain பண்றோம் ஆஹ் எப்டி பணத்த வந்து correct பண்றோம் அப்பிடிங்கரத தான் வந்து personal finance ங்கிறது ஆஹ் இப்ப வந்து அஹ் இப்ப வந்து வீட்ல என்ன சொல்வாங்கன்னா அஹ் வீட்ல வந்து இந்த மனைவி தான் வந்து நிதி அமைச்சர் அப்டிம்பாங்க அவுங்க கையில பணத்த கொண்டு குடுத்துருவாங்க இப்ப ஒரு மாச வருமானம் வந்து ஒரு ஆம்பளைக்கு வந்து ஒரு லட்ச ருவா வருதுனா வீட்ல கொண்டு பணத்த குடுத்துரானா அவ வந்து என்ன என்ன செலவ எப்டி எப்டி பண்ணலாம், எவ்ள மிச்சம் பிடிக்கலாம், எவ்வளவு சேமிக்கலாம்? எல்லாத்தையும் அவ யோசிக்கணும் அதுதான் finance உச் அவ அஹ்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

அஹ் நமக்கு வந்து budget போடுவாங்க மிந்திலாம் அதாவது மாசம் வந்து இவ்ளோ தந்துறேன் இவ்ளவு ருவா உனக்கு வந்து செலவுக்கு, அதுல வந்து நீ என்ன என்ன வாங்களான் மாசம் மாசம் இவ்ளோ இவ்ளோ list உ அஹ் அதாவது ஜாமான் list எழுதிருவாங்க இவ்ள list உ இதுல வந்து இத்தன்ருவா ஆகுது, அப்ப இத்தன ருவா சேமிக்கலாம் இப்டி list எழுதுவாங்க, முதல் முதல்ல வந்து அது வந்து list எழுதி அந்த நிதிய எப்டி சேமிக்கனுங்கரத என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு ருவா உண்டியல போடு மா வருஷத்துக்கு எத்தன நாளு? முன்னூத்தி அருவத்தஞ்சு நாளா? முன்னூத்தி அருவத்தஞ்சு ருவா சேரும்ல நீ ஊருக்கு போகும் போது ஒரு முன்னூத்தி அருவத்தஞ்சு ருவா நம்ம கையில இருக்குன்னு ஆகும்ல, அப்பிடின்னு சொன்னாங்க எனக்கு அன்னைக்கு வந்து என்னடா இது ஒரு ருவா சேமிச்சு, எவ்ளோ சேமிச்சு என்ன? உச் அப்டின்னு எனக்கு தோணுச்சு ஆனா யோசிச்சு பாத்தன்னா அது அது தான் ஒரு correct ஆன ஒரு வழி எப்டி budget போடுறது எப்டி வந்து நிதிய வந்து இது correct ஆ இது பண்றது அப்பிடிங்கிறதெல்லாம் வந்து அஹ் ஒர்ருவா இன்னிக்கு ஒர்ருவா சேப்போம் நாளைக்கு பத்து ருவா சேப்போம் அடுத்து நூறு ருவா சேப்போம் அப்டி சேர்க்கலாம் அப்டின்னு தோனுச்சு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

அப்ப tuition க்கு வந்து ரொம்ப கம்மி தான் காசு நூருவான்னு நினைக்குறேன் ஒரு பிள்ளைக்கு அப்போம் நான் வந்து நானே tuition எடுக்குறன் எனக்கு வந்து மாசம் மாசம் முன்னூருவா பேங்க்ல போற்றுவோம் அப்டின்னு சொல்லி பேங்க்ல போட்டோம் பேங்க்ல போட்டோன்னா அ அது எப்டினா மாசம் மாசம் முன்னூருவா compulsory ஆ கண்டிப்பா போற்றுவோம் அப்பிடிங்குற மாதிரி ஒரு திட்டம் அப்டி போட்டோன்னா அதுக்கு வந்து வட்டி கூட அப்டி போட்டோம், போட்டு கொஞ்ச நாள் போட்டுட்டு மெட்ராஸ்ல போட்டுட்டே இருந்தோம் திடிர்னு இங்க வந்துட்டோம், வந்தனா அஹ் washing machine வாங்குவோம் அப்டிங்கும் போது washing machine வாங்குறதுக்கு தேவையான பணம் வந்து அங்க இருந்துச்சு உம் அத நா அது தான் சேமிப்பு, அன்னைக்கு ஒருத்தங்கள tuition க்கு அனுப்பி இருந்தோம் உங்க மூனுவேர்தயும்னா முந்நூருவா ஒருத்தருக்கு குடுத்திருப்போம் முடிஞ்சிருக்கும் அப்டி இல்லல அப்டிதான் வந்து பணத்த வந்து சேக்கனும் இன்னொன்னு என்னனா அப்பம் வந்து finance ல இருந்தாங்க முந்தி அப்பலாம் finance னே ஒன்னு ஒரு ஒரு building வாடகிக்கு எடுத்து ஆட்கள் இருந்து கணக்கு எழுதுறதுக்கு ஒருத்தரு receptionist ஒருத்தரு அ அப்டின்னு இருந்து இருப்பாங்க உம் அந்த கணக்கு எழுதுறதுக் எடுக் எடுக் எழுதுறவங்களுக்கு இவ்ளோ சம்பளம் இவுங்க receptionist க்கு இவ்ளோ சம்பளம் அப்டின்னுலாம் இருக்கும் அப்டி இருந்தாங்க இருக்கும் போது அப்பா வந்து கணக்கு எழுதுவாங்க, கணக்கு எழுதுனா உச் எல்லா கணக்கயும் டக்கு டக்குன்னு எழுதி முடிச்சிட்டு சீக்கிர வேலய முடிச்சிட்டு வந்துருவாங்க அடுத்து வசூலுக்கு போவாங்க வசூலுக்கு போறதுதான் வந்து finance ல வந்து பிரச்சனை அவ்ளோம் வந்து அரசியல்வாதிங்க நடிகர்ங்க பெரிய பெரிய ஆளுங்களுக்கு பணம் வந்து பல லட்சங்கள் குடுத்திருப்பாங்க அத வாங்குறது வசூல் பண்றது வந்து கொஞ்சம் தெறமையா இருந்தா தா வசூல் பண்ண முடியும் நம்ம மொக்க piece ஆ இருந்திச்சினா வசூல் பண்ண முடியாது நம்மல வந்து தலயில மிளகா அரச்சிருவாங்க அதனால finance குடுக்கல் வாங்கல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் risk எடுத்துதான் பண்ணனும்

உம் உம் தெரியாதே ஆஹ்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

ஆ கட முன்னால யாவாரம் பண்ணுறது அப்பிடின்னு நிறய பேர் இருப்பாங்க, அதுக்குன்னே தனி ஒரு finance ஏ நடக்கும். அங்க போயி என்ன செய்வாங்கன்னா? இன்னிக்கி இன்னிக்கி வியாபாரத்துக்கு மூவாயிருவா வேணும் மூவாயிர ருவா கேட்பாங்க மூவாயிர ருவா கட்டுன்னா அது பத்து வட்டி முந்நூறு ருவா எடுத்துகிட்டு ரெண்டாயிரத்து எழநூறு ருவா குடுப்பாங்க, அன்னைக்கு அன்னைக்கு வட்டி ஒரு நாள் வட்டி பத்து வட்டி அன்னைக்கு அன்னைக்கு வட்டி வாங்கிட்டு, அன்னைக்கு அன்னைக்கு வட்டி குடுக்கணும் அது எப்டி மூவாயிர ருவாயிக்கு business பண்ணுவாங்களா பழவியாபாரம் பண்ணுவாங்க அவுங்களுக்கு மூவாயிர ருவாயிக்கு ஒரு தொள்ளாயிர ருவா லாபம் கிடைகிதுன்னு வச்சுக்கோ, உடனே இவுங்க ரெண்டாயிரத்து எழநூறு ருவாயி தானே வாங்கிட்டு வந்திருப்பாங்க, தொள்ளாயிரம் ருவா லாபம்ன்னா அவுங்க கையில மூவாயிரத்து அரநூறு ருவா இருக்கும் அவுங்க அவங்ககிட்ட போய் மூவாயிர ருவா குடுக்கணும் வாங்கிட்டு வந்தது ரெண்டாயிரத்து எழநூறு ருவாதான் ஆனா குடுக்குறது வந்து ரெண்டாயிரத்து எழநூறு ருவா தான் குடுக்கனும். முந்நூறு ருவா எடுத்திட்டு தான குடுக்குறாங்க, அந்த குடுத்தத போக லாபத்தை கொண்டு வருவாங்க அப்படியே அந்தந்த அப்படியே தெனம் வாங்கி வாங்கி தெனம் வாங்கி வாங்கி வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பண்றவங்களே இருப்பாங்க உம் உம் இருக்காது உம்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 ஆமா பத்து ருவா வட்டி வந்து ரொம்ப அதிகமான வட்டி, அதான் சுபா கான்டி மாமா வந்து அஹ் பத்து ருவா வட்டிக்கே வந்து நிறய கடன் வாங்கி இருந்தானா பத்து லட்சோ பதினைஞ்சு லட்சோன்னு வாங்கி இருந்தான உடனே மா தாவ சொல்வாங்க அதாவது ஒரு பழகடக்காரன் கடன் வாங்குறான் அவன் கடன் வாங்குறான்னா, அவேன் வந்து ஒரு நூறு ருவாயிக்கு இருவது ருவா முப்பது ருவா லாபம் பாப்பான் பத்து ருவா கடன் வாங்குறானா அவன் இருபது ருவா மிச்ச லாபமிருக்கும் நமக்கு என்ன லாபன்னா நூறு ருவாயிக்கு ஒரு ருபா லாபம் பாப்போம், பத்து ருவாயிக்கு ஒரு ருவா லாபம், நூறு ருவாயிக்கு பத்து ருவா லாபம் பாப்போம் அப்ப நமக்கு வந்து எப்பிடி கட்டுபிடி ஆகும் அப்பிடின்னு சொல்வாங்க அது கட்டுப் உம் கட்டுப்பிடியாகாது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

உம் உம் உம் உம் ஹம் ஹம் ஹம் உம் உம் உம் உம் அது அது எப்பிடினா உம் உம் உம் நக உம் உம் உம் உம் உம் உம் உம் ஆ~ ஆனா வீடு கட்டுறதுக்கு வாங்கறத மாறி loan வாங்குற மாறி முட்டாள் தனம் வந்து ஒன்னு கிடையாது ஆஹ் சித்தி வந்து வீடு கட்டுனா மணிக்குடி சித்தி உம் ஒரு இருவது லட்ச ருவா loan வாங்கியிருக்கா இருவது லட்ச ருவா loan ன்னா அதுக்கு வட்டி வந்து இருவதாயிர ருவா மாசம் இருவத்தி ஐயாயிரம் கட்டுவாளாம் மாசம் இருவத்தி ஐயாயிரம் loan க்கு கட்டுவாங்கலாம் ஆனா அவுளுக்கு வந்து அந்த கடன்ல வந்து எவ்ளோ கழியும்னா ஒரு வருஷத்துக்கு அருவதாயிரம் தான் கழியும் ஆனா அவுங்க கட்டி இருக்க தொகை என்னன்னா அஹ் நாலு மாசத்துக்கே ஒரு லட்சோ எட்டு மாசத்துக்கே ரெண்டு ல மூணு லட்ச ருவா கட்டியிருப்பாங்க மூணு லட்ச ருவா கட்டி அறுபதாயிர ருவா தான் கழியும் அப்பிடி மட்டும் வீட்டுக்கு மட்டும் கடன் வாங்கவே கூடாது படிப்புக்கு கடன் வாங்குறாங்க பாத்தியா அது வந்து புத்திசாலிதனம்ன்னு சொல்லுவே ஏன்னா அஹ் படிப்புக்கு கடன் வாங்குனுனா நாலு வருஷம் படிச்சு முடிச்சி ஒரு வருஷம் வேல தேடுறதுக்கு அவன் time குடுப்பான் அஞ்சு வருஷமும் வட்டி கிடையாது அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வட்டி

உம் உம் உம் முடியும்மா அத வந்து first ஏ இது பண்ணி சொல்லி நாங்க வந்து அஹ் இத்தன வருஷம் கடன்னு போட்டு வாங்க கூடாதாம் அதாவது பதினஞ்சு வருஷோ இருவது வருஷோனு போட்டு வாங்க கூடாதாம் நாங்க வந்து எப்ப வேணாலும் இந்த கடன வந்து அடைப்போம்னு சொல்லி எழுதி வெ கொடுத்து வாங்கிரனுமா அப்பனா அஹ் உம் அ அடைக்கலாமா எப்பனாலும் அடைக்கலாமா கடன அப்பா சொன்னாங்க

உம் உம் உம் உம் six thousand five hundred

உம் ஹம் ஒன்ற லட்சம் உம்

ஆமா உம் உம் உம் உம் உம் அப்டி வேணா யோசிக்கலா ஏன்னா வட்டி வட்டி குடுக்கிறது இப்ப வாடகை குடுக்குறோ அவ்ளோதான் அப்டி வேணா யோசிக்கலா சொந்த வீடாயிருது இன்னிக்கு அந்த பத்து லட்ச இருவரு லட்ச இருவது லட்சத்துக்கு வாங்குன வீடு வந்து அஹ் அம்பது லட்சம் ஒரு கோடின்னு போயிருது மதிப்பு அப்பிடி வேணா யோசிக்கலா உம் உம்

ஆஹ் ஹா அடபடாது six thousand ன் அஹ் ~ ஆறு லட்ச ருவா loan வாங்குநோனா நம்ம ஒரு எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் கட்ட எட்டயிரோ ஒன்பதாயிரோ கட்ட வேண்டியிருக்கு கட்டுனாதா ஒரு மூவாயிரம் ருவா கழியும்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

இது உம் டாட்டா டாட்டா company இருக்குல டாட்டா டாட்டால insurance உ அதுல்லா போட்டோல்ல அதுவும் அப்பிடித்தான் இப்பிடி வந்து இப்ப insurance ன்னா medical insurance ன்னு போட சொல்வாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மாசோ கட்டனும் நீங்க ஏதாவது பிரச்சன வந்துச்சினா சொல்லுங்க அப்ப வந்து free அப்பிடிபாங்க பிறகு நம்ம வந்து இவ்ளோ போடுங்க அவ்ளோ போடுங்கன்னு போட்டு நாங்க வந்து அத பங்கு சந்தையில போட்டு அது எவ்ளோ increase ஆகுதோ அத பொறுத்துதான் உங்களுக்கு லாபம் அப்பிடிபாங்க ம்ச் நம்ம வந்து லாபம் பாப்போம்னு அப்பிடினு சொல்ல முடியாது திடீர்ன்னு வந்து பங்குசந்த உயரூ திடீர்ன்னு குறயூ அப்பிடி இருக்கும் அப்ப எல்லாரும் போட்டவங்க எல்லாத்துக்குமே நட்டமாச்சு அந்த ஹ அந்த அந்த தடவ, நம்ம வந்து வ இதுல டாட்டா insurance ல வந்து நம்ம இருந்தோம்ல இருந்தோம்ல அந்த finance அப்ப எல்லாத்திட்டயும் வாங்கி குடுத்தாச்சி எல்லாரும் வந்து மூணு வருஷத்து அஹ் அப்ப வந்து ஒருதங்கட்ட விசாரிச்சு தான் அப்பா வந்து வாங்கி கொடுத்தாங்க அஹ் நீங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சோ ஒரு லட்சோ கட்டனும் மூணு வருஷ முடிவுல ஒரு லட்சோ ஒரு ஒரு வருசத்துக்குள்ள அந்த மூணு லட்சோ வந்து ஆறு லட்சமா கிடைச்சிரும், அவ்ளோ increase ஆயிரும்ன்னு சொல்லி வாங்கி குடுத்தாங்க, ஆனா ஒருதர்க்குமே increase ஆகல குறயதான் செஞ்சிச்சு அப்ப எல்லாத்துக்கும் கோவோ எப்பிடி இப்பிடி ஏமாத்தி வாங்கி கொடுத்துட்டாங்களேனு கோவ ஆனா பங்குசந்த market இருக்குல அதுல போடுவே நா, போட்டு கூடுச்சினா கூடுமா குறச்சா குறையுமா அப்ப எல்லாரு குறய குறய அதாவது மூணு லட்சோ கட்னவங்க எல்லா ரெண்டு லட்சோ ஒன்ற லட்சோ ரெண்டர லட்சோ வந்த வரைக்கு லாபம் அப்பிடின்னு எடுத்துட்டாங்க அதுல வந்து கேசவன்னா மட்டும் எடுக்காம net ல பாத்தா பங்கு சந்த உயர்ந்து இருக்கா? குறஞ்சிருக்கானு தெரியும் கேசவ கேசவன் கேசவ அண்ணா இருக்கான்ல அவன் மட்டும் எடுக்காம அந்த பங்குசந்த வந்து அந்த உயறது எப்போனு பாத்து correct ஆ லாபத்தோட எடுத்தான் காசு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

ஆமா ஆமா உம் உம் ஹம் ஹம் உம் உம் உம்

அதாவது மத்திய அரசுல இருந்து மாநில government வந்து கேட்டு வாங்கு அ எங்களுக்கு வந்து இவ்ளோ நிதி வேணு வெள்ளோ வந்திரிச்சு எங்களுக்கு வந்து நூறு கோடி வேணு நூத்தி அம்பது கோடி வேணு அப்பிடின்னு கேப்பாங்க மோடி இருக்கார்ல இப்போ மோடி தான ந மத்திய government உ அவர் வந்து வ~ வெள்ளத்த பார்வயிடுவாரு பார்வயிட்டு எவ்ளோ எவ்ளோ எவ்ள எவ்ள அழிச்சிருக்கு என்ன என்ன ஆயிருக்கு அப்டினு பார்வயிடுவாரு பார்வயிட்டு அவரு சொல்வாரு சரி அன நூத்தி அம்பது கோடி குடுக்குராங்களா கேக்குறாங்களா நிதி வந்து நூறு கோடி குடுக்கலா இதுக்கு சரி ஒனக்கு நூ~ நூறு கோடி sanction ஆயிரு உடனே பனோ வந்துரு அப்டி public இதுலா வந்து அப்டிதா அந்த நிதியமச்சர்னு ஒருத்தர் இருப்பாரு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

விசாரிக்கணு ஆமா ஆஹ்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

அஹ் உலக வங்கில இருந்து எல்லா இடத்திலயு கடன் கடன்னு அதாவது finance சு வந்து எல்லா இடத்துலயு நாடு வீடு அஹ் பாமர மக்கள் எல்லா இடத்துலயுமே finance இல்லாம வாழ முடியாது நம்ம ஊருல எப்டினா ஒட்டச்சத்திரத்தில main business வந்து finance தான் தெரியுமா உனக்கு எப்பிடினா நம்ம ப வீட்டுகாரங்க இருக்காங்க பாரு அவுங்ககூட finance தான் அஞ்சு லாரியோ ஆறு லாரியோ வச்சுருக்காங்க என்ன பண்ணுவாங்கனா கேரளா போவாங்க கேரளா போய் finance விடுவாங்க finance விட்டு பத்து வட்டி அப்பிடின்னு நெறைய வட்டி தான் ஆஹ் நல்லா பழகி வச்சிருப்பாங்க எல்லா வியாபாரிகள்ட்டயு ஒரு லட்சோ ரெண்டு லட்சோ மூணு லட்சோன்னு குடுத்திட்டு உடனே ஒரு மாசத்துக்கு இவ்ளோ வட்டி அடுத்து அடுத்த மாசோ போய் வசூல் பண்ண போவாங்க அவ்ளோத்ட்யு வசூல் பண்ணுவாங்க வசூல் பண்ணும் போது அடுத்து அடுத்த round உ அடுத்தவங்கிட்ட குடுப்பாங்க அப்போ மாசோ மாசோ அவுங்க ரெண்டு லட்சோ மூணு லட்சோன்னு சம்பாதிப்பாங்க ஏகப்பட்ட பணத்த வச்சு அவ்ளத்தயு வட்டிக்கு விட்டு வட்டி ஏகப்பட்ட வட்டி வாங்கி அப்டி சம்பாதிப்பாங்க ஆனா பொதுவா வந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொல்வாங்கனா? finance வட்டி வந்து ஆஹ் கந்து வட்டி இப்டி கொடுமையான வட்டி வாங்க கூடாது வாங்குறது வந்து நல்லது கிடையாது அவுங்க வந்து அவுங்க பிள்ளைங்க நல்லா இருக்காது அப்டிலாம் நம்ம முன்னோர்கள் சொல்வாங்க ஆனா இப்ப அதலா யாரு நினக்கிறா எல்லா வட்டி வட்டி வட்டி பெருகி போச்சு ஆமா உம் ஆமா